ஈரோடு கிழக்கு தொகுதில் இடைத்தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு நேரத்தில் வந்து இப்போ அந்தக் கேள்வி வந்து தி மு க வை பார்த்து கேட்டிருக்காங்க பிரேமலதா அவங்க கிளிய கூண்டுல வச்சதுக்கே ரெண்டு லட்ச ரூபா fine போற்றுக்கிங்க மனுஷங்கலையே அடச்சு வச்சுருக்காங்கலாமே அப்டின்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்புல இருந்து அவங்க கேள்வி கேட்டு இருக்காங்க okay பா ஜ க வுல இருக்குரவங்களுக்கு எதிரா markist communist ஒரு பெரிய plan பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லி இருக்காங்க அவங்களே முதல்ல மூணு மாநில முதல்வர்களால் வர வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வேளாண் budget ல பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல பாக்குறது என்னா அரசுக்கு தெரிவிக்கிறது நாள் சொல்லி இருக்காங்க அதனால நம்ம வேளாண்ல வந்து budget ல என்னென்ன வேணும்னு மக்கள் வந்து அரசுக்கு தெரிவிக்கிறதுக்கான நான்கு வழிகளை வந்து website மூலமா government introduce பண்ணி இருக்காங்க

அது என்ன plan அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுக்கப்புறம் தான் release பண்ணுவாங்க அப்புறமா பேசவே பேசாதீங்க OPS சொன்ன ஒரு வார்த்தை கடுப்பான நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா ஏன் அப்டின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க OPSEPS னு சொல்லிட்டு ஒரு கட்சி இரண்டாக பிரிஞ்சி இருக்கு ஈரோடு சட்ட கிழக்கு சட்டசபை ஈரோடு பன்னீர்செல்வம் நிர்வாகிகள் கூண்டோடு அவர் அணியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளனர் இந்த ராஜினாமாவுக்கு பின் ஓ பன்னீர்செல்வம் சொன்ன ஒரு வார்த்தைதான் காரணம் என்று கூறப்படுகிறது ஈரோடு கிழக்குத் தேர்தலில் தமிழ்நாடு தேர்தல் களத்தில் வெப்பத்தை கூட்டி உள்ள நிலையில் கூட ஓ பன்னீர்செல்வம் பெடியாக வெளியே வராமல் அமைதியாக இருக்கிறார். பா ஜ க தரப்பில் எனக்கு உரிய support ஐ வாங்கவில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் வம்சத்தில் நிற்பதாக அமைச்சர் ஏற்றிருக்காங்க அவளுக்கு BJP கூட அவங்க வந்து contract ல இருந்தாங்க அதுவந்து இப்போ தேர்தல் மட்டும் கூட்டணி வைக்கலாம் அப்டின்னு சொல்ட்ட but ஆனா அவங்க expect பண்ற அளவுக்கு அவங்க support பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு OPS வந்து கடுப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிதா news ல இருக்கு okay ஈரோடு கிழக்கு சட்டசபை தேர்தலில் ஆஹ் மிகப்பெரிய பிண்ணடைவு ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இருக்காரு okay வா தொட்டதெல்லாம் தோல்வி என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய சரிவை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டுல இப்போதக்கி சொல்லி இருக்காங்க தொட்டதெல்லாம் தோல்வி அப்படின்னு சொல்றாங்களா

ஆஹ் ADMK கட்சியில புது வேட்பாளர் நிப்பாட்டனும் EPSOPS தனியா பண்ண கூடாது அப்படின்னு சொல்ட்டு சொல்லிருந்தாங்க ஆனால் பொது குழு ஆலோசனைபெற வேண்டும் ஏற்கனவே சொன்னதுனால பொது குழு உறுப்பினர்கள் எல்லாமே வந்து தென்னரசு அதாவது பழனிச்சாமி தரப்புல தென்னரசு வேட்பாளரா வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிச்சிட்டாங்க so அவர் வந்து வேட்பாளர் ஆயிட்டாரு அதுனால அவருக்கு சின்னமும் கிடைச்சிருச்சு இரட்டை இலை சின்னம் இதை அடுத்து ஓ பன்னீர் செல்வம் அவர் தரப்பு வேட்பாளர் செந்தில் போட்டியில் இருந்து விலகுவார் என்று அறிவித்தார் okay அதனால தான் பின்னடைவு ஏற்பட்ருச்சு so இதனால ஈரோடு கிழக்கு வந்து OPSteam வெளியேறியது இதனையடுத்து எடப்பாடி தரப்பு வேட்பாளரை ஆதரிப்பதாக அண்ணாமலை கூறினார் அண்ணாமலை BJP வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து எடப்பாடி ஓட வேட்பாளரை வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க BJP side ல அண்ணாமலை வந்து தமிழ்நாடு செயலாளராக இருக்கிறார் அதுனால அவர் வந்து சொல்லி இருக்காரு அஹ் பன்னீர் செல்வத்தை அதில் வெறும் அண்ணன் என என்று குறிப்பிட்டு இருக்கிறார் இதனால் பா ஜ க support ம் எடப்பாடிக்கு கிடைத்து விட்டதாக இன்னும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க அதாவது எடப்பாடி வந்து முன்னாள் முதலமைச்சர் னு சொல்லிட்டாங்க அண்ணன் OPS மட்டும் சொல்லிருக்காங்க இவருக்கு வந்துஎந்த இதுமே சொல்லல தலைவர் இந்தமாறி எந்த கட்சி பதவின்னு சொல்லாதனால அதாவது எடப்பாடி side ல தான் வந்து BJPsupport பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தொண்டர்கள் தெரிவிக்கிறாங்க so அதனால OPS க்கு இது மிகப்பெரிய பின் விளைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லப்படுறாங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்னால் பன்னீர்செல்வம் வந்து அவரோட மாவட்ட செயலாளர் உள் கட்சி கூட்டம் நடத்தினார் அப்படி நடத்தினப்போ இவர் அவர்வந்து பேசியிருக்கிறார் யாரும் அ தி மு க வை விமர்சனம் செய்ய வேண்டாம் அதே போல பா ஜ க தி மு க வையும் விமர்சனம் செய்ய வேண்டாம் அவர்களின் தயவு நமக்கு தேவை ஜெயலலிதா பெயரை மட்டும் சொல்லி வாக்கு கேளுங்கள் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறிருக்காறு முக்கியமா ஈரோடு கிழக்கில் apset ல் இருக்கும் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகானந்தம் அணியினரிடம் கொஞ்சம் OPS கண்டிப்பாக பேசியதாக கூறப்படுது so அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு கண்டிப்பாதா பேசினாரு இதை கேட்ட நிர்வாகிகள் யாரையும் பசி எதிராக பேசக்கூடாது என்றெல்லாம் இவரோடு நாங்கள் ஏன் இருக்க வேண்டும் தி மு க வை பா ஜ க எதிர்க்க வேண்டாம் என்றால் okay ஆனால் தி மு க வை கூட இருக்கக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவருக்கு அவர் ஏன் தனி அணியை வைத்து இருக்க வேண்டும்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 அவர் பக்கமே சென்று இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு full லா புலம்புறாங்க அந்த side யார் பற்றியும் பேசாதீங்க என்று OPS சொன்னது ஈரோடு கிழக்கு நிர்வாகிகள்ளா அதிர்ச்சி ஏற்பட்டு இருக்கா அதனால எல்லாமே வந்து ராஜினாமா பண்ணிட்டு full லா EPS போலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க OPS ராஜினாமாவ பத்தி என்ன சொல்றாங்கன்னா இதுவரைக்கும் கிழக்கு OPS நிர்வாகிகள் அப்படியே கூண்டோடு ராஜினாமா செய்திடலாம் அதுக்கு OPS அணியில் நிற்கும் வேட்பாளராக முருகானந்தம் அறிவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்ட்டு முதலில் கூறப்பட்டது ஆனால் செந்தில் முருகன் அறிவிச்சாராம் அப்போது முருகானந்தம் upset ல் இருந்ததாக கூறப்பட்டது இது இந்த நிலையில் தான் நேற்று OPS பேசியது சர்ச்சையாகி உள்ளது இதை அடுத்து கடுப்பான OPS அணியில் இருந்து வெளியேறிஉள்ளனர் பெரும்பாலும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி விட்டு செல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது so இதுனால OPS க்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுதா இப்போதக்கி news ல சொல்ல வருது okay வா ஹம் இப்போ வந்து என்னன்னா தே மு தி க வோ பா ஜா காவோ party actual அவரு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

so பா ம க போல ஒதுங்கிக்கொள்ளும் என்று திடீரென்று போட்டியிட என்ன காரணம் அப்டினா இந்த தொகுதியில் மட்டும் விஜயகாந்த் ரசிகர்கள் ஏராளம் இருக்கிறது அப்படி என்றதனால so விஜயகாந்த் இங்க ரொம்ப இருக்குனால so ரெண்டாயிரத்தி பதிநோன்னுலையே தி மு க வை இந்த தொகுதியில் தோற்க்கடித்து தே மு தி க இப்போது வந்து ரசிகர்கள் பட்டாலும் அதிகம் என்பதாலேயும் அவர்களின் நன்றியை தெரிந்தே களம் இறங்கி உள்ளார்கள் அப்டின்டு சொல்லி இருக்காங்க okay ங்களா so strong captain அவர்தான் அப்படின்ற மாதிரி அவங்க side ல இருந்து சொல்லி இருக்காங்க இப்போதைக்கு எந்த அளவுக்கு தங்கள்கட்சியின்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

ஈரோடு தொகுதியில் ஆனந்துக்கு ஆதரவாக கட்சியின் துணை செயலாளர் வந்து சதீஷ் வந்து விஜயகாந்த் மகன் விஜய் கோவர்தனம் பொதுமக்களுக்கு வாக்கு சேகரிக்க ஈடுபட்டு வருகிறார்கள் so அவர்கள் உற்சாகத்துக்கு பெரும்பாலும் ஆதரவு கிடைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் பிரேமலதா entry தந்துள்ளார் இது first அவங்கள அனுப்பி check பண்ணி பார்த்தா அதுக்குஅப்றோம் payment entry பண்ணி இருக்காங்க அதேதான் தொகுதிகளுக்கு வழக்கமாக தங்களுடைய பிரச்சார பேச்சாளர் மக்களை காவளும் கவர்ந்திருக்காராம் so ஆனால் வந்து ஓரிடத்தில் பிரச்சாரம் செய்யும்போது வாக்குப்பதவி நடக்கும் இருவத்தி ஒன்பதாம் தேதி அன்று தே மு தி க விற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பிரேமலதா

சொல்லி இருக்காங்க okay வா ஆனா இப்பொண்ண எப்போதுமே இல்லாத அளவிற்கு இப்போ கொஞ்சம் மாற்றம் தென்படுவதாக சொல்றாங்க வழக்கமாக தி மு தி க வே list போட்டு பழி சொல்லும் தே மு தி க இந்த முறை அந்த அளவிற்கு தி மு தி க வை விமர்சிக்கலையா மாறாக அ தி மு க வே பெரும்பாலான மதிப்பு வருவதாக சொல்கிறார்கள் அதனால வயதான தென்னரசு என்ன சொல்றாருனா நேற்றைய தினம் வந்து அக்ரஹார பகுதியில் பிரேமலதா பிரச்சாரம் பண்ணி இருக்காங்க so இதனால செல்லும்மிடமெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம் இதுக்கு மேல பேசுவதற்க்கு அங்க எதுவும் கிடையாது அ தி மு க வேட்பாளருக்கு வய வயதாகிவிட்டது அதனால் எங்கள் வேட்பாளரை பாருங்கள் அவரைபோல இளமையானவர் இல்லை இங்கே அதிகமா அ தி மு க MLA வாக்காளர் MLA வாக இருந்த தென்னரசு இதுவரை எதுவுமே செய்யவில்லை எடப்பாடி பழனிசாமி பார்த்து யாராவது நல்லவர் வருகிறாரா என்று சொல்வார்களாம் ஆனால் captain னைபார்த்து சொல்வார்கள் என்றெல்லாம் பேசினாராம் விஜயகாந்த் மனசு அந்த எடப்பாடியை கடுமையாக எதிர்த்த பிரேமலதா தி மு க வையும் விமர்சிக்கவில்லை என்று உடன் பா ஜ க வை தாக்கி பேசுவதையும் தவிர்த்து உள்ளார்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 சுட்டி காட்டி பேசுவதும் இல்லையாம் ok வா பா ஜ க பேச்சை எடுக்கவும் இல்லையா so அ தி மு க மற்றும் விமர்சித்து செய்ய கொண்டிருக்கும்மா பிரேமலதாவை பா ஜ க பத்தி ஏன் பேசல தி மு க பிரச்சாரம் விமர்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தி மு க கூட்டணி தே மு தி க வந்து ஆதரவு காட்டியுள்ளதாக செய்திகள் பரவிட்டு வருது அதனால விறுவிறுப்பா அந்த உறுதியான தகவலும் ஒண்ணும் வெளிப்படுத்தவில்லை okay வா so அதனால இப்போதைக்கு full லா கூட்டிட்டு சம்பந்தமாக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அஹ் இப்போவந்து அப்போ இந்த ரோகினி IAS அவங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் IPS அதிகாரி ஒருத்தருக்கும் நடுல ரூபானு ஒரு IPS அதிகாரி ரெண்டு பேருக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்தப் பிரச்சனையோடு இது வருமா அவங்க photos எல்லாமே மாத்தி மாத்தி ஒருத்தருக்குஒருத்தர் leak பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு full ஆ பிரச்சனை போயிட்டு இருந்த நேரத்துல so இப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் case போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு IAS அதிகாரி உடைய photo வந்து photo வ அவங்க ரூபா IPS அதிகாரி வெளியிட்டது வந்து அதும் பொது வலைத்தளங்களில் வெளியட்டது சட்டப்படி தவறுன்றதுனால அதுல வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு move பண்ணிட்டாங்க

so ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி ரெண்டு பேரையுமே வந்து சில வருஷத்துக்கு காத்திருப்போர் பட்டியல move பண்ணிடாங்க பதவிலஇருந்து எடுத்துட்டு காத்திருப்போர் பட்டியலுக்கு move பண்ணிட்டாங்க so இதுவரை நான் ரொம்ப நாளா இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து இந்த action எடுத்திருக்காங்க கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழகத்துல எந்த news எடுத்தாலும் full ஆ வே இது மட்டும் தான் இருக்கும் ஈரோடில் வந்து election போயிட்டு இருக்கு என்றதுனா full ஆ election news பத்தி தான் full வே இருக்கு so then கூட்டணி பிரச்சன இந்த மாதிரி politics சம்பந்தமான news தான் நிறைய போயிட்டு இருக்கு okay ங்கள then அப்புறமா வந்து இன்னொரு news என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் indian womens cricket team இருக்குல்லையா அவங்க வந்து semi finals move ஆயிருக்காங்க அரையிட போட்டிக்கு இப்போதைக்கு move ஆயிருக்காங்க airland கூட மழை வந்து match வந்து cancel ஆனதுனால so அவங்க வந்து semi finals move இருக்காங்க cancel ஆகல அது வந்து என்ன ஆச்சுன்னா result வந்து இந்தியா பக்கம் DROcentrel முறையில இந்தியா பக்கம்மா இந்தியா வந்து ஐந்து run வித்தியாசத்தில் win பண்ணிட்டதா அறிவிச்சுருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஐந்து run வந்து அந்த over ல பின்னடைவுல இருக்காங்க airland so இந்தியா வந்து winner னு அறிவிச்சுருக்காங்க இதுனால வந்து இப்போ புள்ளி பட்டியல்ல top two எடத்துல வந்து இருந்தாங்கன்னா அரைஇறுதிக்கு போவாங்க so இந்தியா வந்து இரண்டாவது எடம் பெற்றிருக்குறதுனாலா ஏ இங்கிலாந்துகிட்ட மட்டும் தா தோத்துருக்காங்க so இங்கிலாந்து வந்து first எடத்துல இருக்காங்க so இந்தியா வந்து இரண்டாவது எடத்துல இருக்கனால ஏ பிரிவுல இருக்குற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 நாள நாளைக்கு அடுத்தநாள் வந்து இங்கிலாந்தும் south africa மோத போறாங்க அதுல ஜெய்க்குரவங்க வந்து sunday வந்து final விளையாடுவாங்க

hello hello ma'am சொல்லுங்க hello

ஆஹ் ஆமா ma'am இண்டிகோ ஏர்லைன்ஸ் உங்களுக்கு என்ன help வேணும்? okay ma'am நாங்க துபாய்க்கு போறோம் so book பண்ணலாம்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

okay ma'am உங்களுக்கு நீங்க எந்த இடம்?

சென்னைல எங்க? சென்னைல எந்த இடம் ma'am வண்டலூர் ma'am ஆஹ் சரி ma'am உங்க name சொல்லுங்க என் name ங்களா மகேஸ்வரி ma'am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

hello கேக்கல hello

சரிங்களா online ல book பண்றதுன்னா கொஞ்சம் பயமா இருந்துச்சு. கேக்கல ma'am ஆஹ் சரி

அதான் first time book பண்றோம்.

கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு அதான் உங்கள்ட்ட direct ஆ book பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு call பண்ணோம் ma'am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

ஏர் இந்தியா, கத்தார் ஏர்வேஸ், ஏர் அரேபியா இது மூணுலயுமே இது பண்ணிடலாம். நீங்க எதுல பண்ணனும்னு நினைக்குறீங்க? ஆஹ் okay ma'am இது timing எப்படி இருக்கும். எந்த time morning போகணுமா? இல்ல evening போணுமா? அந்த மாதிரி உங்களுக்கு எந்த time ல okay. எந்த time ல flight இருக்குதுன்னு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

okay ma'am evening போனா எப்ப அங்க்~ எப்ப துபாய் போய் சேர முடியும் ma'am

evening தானே ma'am நீங்க மறுநாள் morning வந்து seven க்குலாம் அங்க இருந்துறலாம் ஆஹ் okay ma'am okay அப்போ evening ஏ okay ma'am

flight எனக்கு evening ஏ okay ma'am ஆஹ் okay ma'am okay எத்தனை பேர் போறீங்க ma'am நீங்க மட்டும் தானா.

hus~ husband துபாய்ல இருக்காங்க ma'am so நாங்க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

பிள்ளைங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு

எனக்கா ma'am thirty okay ma'am okay நீங்க அஹ் என்னைக்கு போகணும்னு சொன்னீங்க ma'am ma'am next week உ ten ma'am ten

ten ma'am பத்தாம் தேதி ஆஹ் okay ma'am okay ஏன்னா வந்து ஒவ்வொரு நாள் rate ticket rate வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதனால தான் நாங்க இந்த detail கேக்குறோம் சரியா ஏன்னா சிலவங்களுக்கு வந்து comfortable ஆனா ஒரு rate இருந்தாதான் அவங்க போவாங்க over ரா இருந்தா போக மாட்டாங்க அதான் அதுக்குதான் கேட்டோம்.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 முப்பதாயிரம் ரூபாய்க்கும் இருக்கு அதுலருந்து ஜாஸ்தியாவும் இருக்கு உம் ஐம்பதினாயிரம் உங்களுக்கு எந்த மாதிரி rate ல வேணும்? முப்பதாயிரம் ரூபாய் போடுறீங்களா இல்ல கூடுதல் போடுறீங்களா? okay ma'am முப்பதாயிரம் ரூபாய் ஆஹ் முப்பதாயிரம் ரூபாய் போட்டா எப்படி ma'am இருக்கும்? முப்பதாயிரம் தான் low வா ma'am உள்ளதுலையே? ஆஹ் குறைஞ்சது முப்பதாயிரம் ரூபாய் தான் ma'am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

இது வந்து வெறும் flight அந்த மாதிரி தான் வரும். அதனால இது flight ticket மட்டும் தான் இது பண்ணுவோம். நீங்க இப்ப குழந்தைங்கல்லாம் இருக்குறதனால நீங்க family கண்டிப்பா குடுப்பாங்க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 ஆஹ் okay ma'am okay இப்போ அம்பதாயிரம் ரூபாய் இருக்கறதுல எப்படி ma'am அங்க அதுல வந்து எல்லா இதுமே correct ஆ இருக்கும் ma'am உங்களுக்கு நல்லா perfect ட்டா ஒரு travel இருக்கும் ma'am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 ஆஹ் சொல்லுங்க ma'am அஹ் childrens க்கும் அதே rate தானா ma'am ஆஹ் அதே rate தான் ma'am எல்லாருக்குமே அதே rate தான் வரும். ஆஹ் okay ma'am okay நீங்க உங்க side ல என்னென்ன facilities

ma'am உங்க side ல என்னென்ன facilities லாம் இருக்கும் ma'amsafe ஆ இருக்குமா ma'am ஆஹ் safe ஆ இருக்கும் ma'am நீங்க வந்து flight travel பத்தி பயப்படவேண்டாம் நீங்க இப்போ போற flight வந்து உங்களுக்கு safe ஆன flight தான் நீங்க அதை நினச்சு feel பண்ணாதீங்க okay வா okay ma'am food food எல்லாம் எப்படி hygienic க்கா இருக்குமா ma'am ஆஹ் hygienic ஆன food தான் ma'am கொடுப்போம் flight food வந்து நீங்க வந்து unsick னு நினைக்காதீங்க flight food வந்து hygienic ஆன food தான் கொடுப்போம். குழந்தைங்க இருக்கதுனால sweets, snacks அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஒரு meals வரும் ma'am அந்த meals ல வந்து salad ஆஹ் வந்து fruits அப்பறம் வந்து கொஞ்சமா rice வரும். naan அப்புறம் naan க்கு வந்து daal அந்த gravy அதெல்லாமே இருக்கும் நீங்க வந்து food எல்லாம் perfect food ஆ நாங்க வந்து குடுத்திட்டு இருக்கோம் ma'am அதை நினச்சு நீங்க worry பண்ணிக்காதீங்க okay வா okay ma'am இப்போ நிறைய பேரு flight ல போனா ஒத்துக்காது vomit வரும்ல ma'am அதை நினச்சு நீங்க feel பண்ணாதீங்க ma'am எங்களோட வந்து air hostess இருப்பாங்க அவங்க வந்து உங்களை பாத்துப்பாங்க.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 பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க vomit பண்ணும் போது எதாச்சும் இல்ல ma'am அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க எல்லாருக்குமே first time வந்து flight வந்து ஆஹ் அவ்வளவா ஒத்துக்காது ஒரு un~ un~ uncomfortable feel ஆ தான் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். நீங்க அதை நினச்சு worry பண்ணிக்காதீங்க first time yeah சிலவங்களுக்கு தான்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 ஆஹ் okay ma'am okay அது மாதிரி toilet லாம் clean ஆ இருக்குமா ma'am ma'am international airport toilet எல்லாமே ரொம்ப perfect ஆ இருக்கும். ஆஹ் okay ma'am okay இல்லை ma'am இதுக்கு முன்னாடி எனக்கு flight ல போன அனுபவம் இல்லையா அதான் உங்ககிட்ட இதெல்லாம், no problem ma'am no problem உங்களோட doubts clear பண்றதுக்காகத்தான் நாங்க இங்க இருக்கோம். உங்களுக்கு என்ன doubts னாலும் நீங்க கேட்டுக்கலாம். இப்ப வந்து co~ covid time ma'am so நீங்க வந்து அஹ் covid tests எல்லாமே நீங்க வந்து complete பண்ணி அதோட results இதெல்லாமே hello covid test பண்ண அந்த இது எல்லாமே நீங்க வச்சுருக்கணும் ma'am அது compulsory இருந்தா தான் நாங்க உங்களை

ஆஹ் okay ma'am okay இப்போ சின்ன பச~ பசங்களுக்கு அந்த இப்போ இதெல்லாம் இல்லல்ல, test பண்றது அதெல்லாம் இல்லல்ல. vaccine போடுறது எல்லாம் இல்லல்ல. vaccine போடுறது எல்லாம் இல்~ இல்ல ma'am மத்தபடி எல்லா covid test எல்லாமே பண்ணுவாங்க.

அது வேணும் உங்களுக்கு வந்து vaccine போட்டது first dose போட்ட இது இருக்கும்ல

அது கண்டிப்பா வச்சிருக்கணும் ma'am ஆஹ் okay ma'am வேற என்னென்ன proof எல்லாம் வேணும் ma'am அஹ் நீங்க வந்து உங்களோட correct phone number உங்களோட mail ID ஏன்னா வந்து ஆஹ் உங்களோட details எல்லாமே உங்களோட mail உங்களுக்கு phone கே வந்துரும் வாட்ஸ்ஆப் mail ID லையே வந்துரும். நீங்க வந்து கையிலேயே இது பண்ணனும்னு அவசியம் கிடையாது, அப்புறம் வந்து நீங்க வந்து எத்தனை பேருக்கு மூணு பேருன்னா correct ஆ அந்த detail எங்களுக்கு குடுக்கணும். உம் adults எத்தனை பேரு children எத்தனை பேருன்னு அந்த details எங்களுக்கு குடுக்கணும். அப்~ உம் நாங்க form குடுப்போம் ma'am நீங்க வந்து fill பண்ணனும் okay வா? அதுல நீங்க correct ஆ இது பண்ணனும் date of birth மூணு பேரோட date of birth அப்புறம் வந்து உங்களோட aadhar உங்களோட pan card, voter ID இதெல்லாமே எங்களுக்கு compulsory நீங்க வந்து இது பண்ணி இருக்கணும். okay ma'am நான் இப்போ book பண்றது நான் உங்க கிட்டதானே book பண்ண சொல்றேன் ஆஹ் okay ma'am இல்ல ma'am இப்போ நான் உங்ககிட்ட தானே book பண்றேன்னு சொல்லிருக்கேன் ma'am

okay ma'am எங்களுடைய travel agency க்கு நீங்க direct ஆ வருவீங்களா இல்ல வந்து நீங்க online booking பண்ணனும்ன்னு தான் இருக்கீங்களா? இல்ல ma'am online booking லாம் பண்ணத் தெரியல ma'am அதான் உங்ககிட்ட அதான் நாங்களும் பண்ணிப்போம். நீங்க details குடுத்தீங்கன்னா நாங்களே பண்ணிப்போம், இல்ல அது உங்களுக்கு ஒரு satisfied ஆ இருக்காது இல்ல நான் direct ஆ அங்கேயே வந்துடுறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க வருவீங்களா?

ஹம் okay ma'am நாங்களே பண்ணிப்போம் அது பிரச்சனை இல்ல. நாங்க கேக்குற details மட்டும் நீங்க correct டா கொடுத்துட்டீங்கன்னாலே போதும். ஆஹ் okay ma'am என்னென்ன details வேணும் சொல்லுங்க ma'am வேற proof எல்லாம் நான் வாட்ஸ்ஆப்ல send பண்ணவா? ஆஹ் வாட்ஸ்ஆப்ல send பண்ணிட்டா போதும் ma'am வாட்ஸ்ஆப்ல send பண்ணிட்டா போதும். ஆனா வந்து நீங்க கையில வச்சுக்கோங்க அந்த proof எல்லாம் நீங்க கையில வச்சுகோங்க உங்களுக்கு airport ல கேப்பாங்க okay வா? okay ma'am okay அப்பறம் ticket நீங்க~ நாங்க நான் அங்க வரும்போது வாங்கிக்கலாம்ல. நான் உங்களுக்கு இதுல send பண்ணிடறேன் ma'am ஆஹ் அதை நீங்க send பண்ணுவீங்க direct டா வாங்குறது அங்க வந்து வாங்கிக்கணும் அப்படிதானே ma'am

okay ma'am நீங்க இப்போ சென்னை to துபாய் தானே போட்டிருக்கீங்க? ஆமா ma'am ஆமா உம் okay ma'am நீங்க மூணு பேருக்கு ஒரு~ ஒருத்தங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வச்சு நீங்க pay பண்ணிக்கணும். okay வா

ஐம்பதா okay ma'am அப்போ one fifty okay வா